ninety percent of people ல வந்து பாத்திங்கனா மக்கள்ள பணக்காரங்க ஆக்குறதுக்காக அவங்க time அ inverse பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க so work பண்றாங்கன்னா அவங்க obviously அவங்களோட time அஹ் spend அவங்க owner அஹ் வந்து பணக்காரங்களா ஆக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன சொல்லவறோம் அப்டின்னா பண்ணக்கூடாது concept ல னா சொல்ல வரல நா financially இந்த society ல இருக்கணும் அப்டின்னா work கோ இல்ல face of income மோ எல்லாருக்கும் தேவைப்படும் so முக்கால்வாசி பேர்க்கு அந்த face of income க்கு அப்டின்னு இருக்கும்போது நம்ப அத எதுமே பண்ணமுடியாது so இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்டின்னா ஒரு five lakh ஒரு five lakh income வரும்போது ஏதாது work start பண்ணனும் day time லயும் ஒரு job போயிட்டு இருக்கலாம் but ஏதோ ஒரு சின்னவேல செஞ்சி ஏதோ ஒரு income வரமாறி அதாவது உங்களுக்கு புடிச்ச வேலையா இருக்கலாம் செய்ற வேல சிலபேர் இத பாத்திங்கனா job யே புடிக்காமதா செய்றாங்க so இந்த part time ல செய்ற வேலையே புடிக்காமா செய்றாங்க அப்டின்னா புடிக்காத வேல செஞ்சி வாழ்க்க full லா ஓடும் so அப்டி இல்லாம அவங்களுக்கு புடிச்ச வேலைய செஞ்சு அதுல இருந்து எப்டி காசு சம்பதிக்குரோமோ ஏதாவது ஒரு side business மாரி start பண்ணாங்க அப்டின்னா அது ஒரு நல்ல secondary source of income அஹ் அவங்களுக்கு incase இந்த secondary source வந்து நல்லா develop ஆகுது அப்டின்ன job விட்டுட்டு அவங்க இதையே வந்து full time ஆ கூட பாக்கலாம் so ஆச்வோர்ட் இந்த விஷயத்துல சொல்ற finishing part வந்து இதுதான் so இந்த chapter ல பாத்திங்கன்னா அதாவது கத வேல செய்வாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கோம்னா அவங்க தான் விக்கிறாங்க அப்டின்றதா நறைய பேர் நெனச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்க அப்டின்னு நீங்க பாத்திங்கன்னா ham burger விக்கிறது கெடையாது actual லா றது ham burger அந்த மூலமா அவங்க real estate ல apply பண்றாங்க அதாவது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 worlds largest realestate வச்சுருக்காங்க so அவங்களோட business பாத்திங்கனா real estate அவங்களோட job பாத்திங்கன்னா ham burger so job க்கும் ஒரு business க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்த வந்து primery யா understand பண்ணிக்கணும் நறைய பேர் வந்து நீங்க என்னன்னா business பண்றிங்க அப்டின்னு கேட்ட அவங்க செய்ற job சொல்லுவாங்க நா doctor ஆ இருக்கேன் engineer ஆ இருக்கேன் அப்டின்னுவாங்க அது வந்து அவங்க business கெடையாது அது வந்து அவங்களோ job so business not self employed அப்டின்ற ஒரு concept இருக்கு சில பேர் வந்து பாத்திங்கன்னா அவங்க செய்ற வேலைய வச்சுதான் அவங்களுக்கு காஸ் வரும் எதுவேணாலும் இருக்கட்டும் அவங்க ஒரு கட வச்சுருப்பாங்க யார் கடை வச்சாங்களோ அவங்களே உட்காந்து அங்க வேல செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு TV வச்சுருப்பாங்க இல்ல ஒரு service center வச்சுருப்பாங்க எப்டி வேணுன்னா இருக்கட்டும் அவங்க என்ன வேல செய்றாங்களோ அதுக்கு ஏத்த அதுக்கு அவங்களுக்கு income வரும் அப்டி வந்துச்சுனா அது வந்து business கெடையாது அது வந்து job ஏன்னா இந்த எடத்துல so owner எப்போ வேல செய்றாங்களோ அது வந்து job ஆ மாறுது business னா என்னன்னா அந்த owner ஓட presents இருக்குதோ இல்லையோ வர income வந்து வந்துட்டே இருக்கும் அவங்க வேல செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி so இதுதான் வந்து other people income other people money அப்டின்ற மாறி சொல்லிருப்பாரு இதப்பத்தி நம்ம sepperate ஆ ஒரு video ல நம்ம detailed ஆ பாப்போம் so business இல்லாம okay business அப்டின்றது எல்லாருக்கும் வராது so business இல்லாம வேற எது secondary face of income பண்லாம் அப்டின்னு பாத்திங்கன்னா இப்போ என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா stocks bond mutual fund real estate quality intellectual property இது எல்லாமே நாம்ம கேள்வி பற்றுப்போம் இந்த intellectual properties என்னான்னு பாத்திங்கன்னா album இப்போக்கூட recent ஆ இளைய இளையராஜா issue ல போச்சு so இதுலா பாத்திங்கன்னா intellectual property royalties லா royalty வசுருக்கிங்க அப்டின்ன அது யார் பண்ணலும் உங்களுக்கு full amount வரமாறி இருக்கும் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு திரும்பி strict பண்ற ஒரு விஷயம் என்னனு பாத்திங்கன்னா நீங்க எத விரும்புறீங்களோ அத பண்ண சொல்றாரு இந்த business னா

so அப்போ obviously நமக்கு புடிக்காத விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போது அதுல first நாள்லயே என்னடா இது இவ்ளோ கடுப்பா இருக்குனு தூக்கி போட்டு போய்டுவோம் so அதுல வர straggules எதையுமே தாண்டி வர முடியாது author என்னான்னு சொல்றாரு அப்டின்னா உங்களுக்கு புடிச்ச விஷயத்த வந்து செய்ங்க

ஆஹ் நறைய பேர் பாத்திங்கன்னா second income வந்தொன்னே அந்த second income அ திரும்பி inverse பண்ணுவாங்க அவங்க inverse பண்றது பாத்திங்கன்னா car அந்தமாறி நறைய luxuaries ல வந்து inverse பண்ணுவாங்க நம்மளுக்கு காஸ் வர ஆரம்பிச்சுடுச்சு அப்டின்னு luxury போவாங்க so அப்போ obviously அந்த car அந்த luxury திரும்பி எதுவும் தராது அது luxury ன்றது author எப்டி describe பண்றாரு அப்டின்னா rich people வந்து luxury வந்து கடைசியாத பண்ணுவாங்க ஒரு thired person வந்து

முக்கால்வாசி luxury வந்து free யா பண்ணுவாங்க அவங்க tax benifite க்காக இந்த chapter ல author என்ன சொல்ல வராரு அப்டின்னா ஏன் பணக்காரங்க கம்மியா tax கட்றாங்க ஏன் middle class people வந்து நறையா tax கட்றாங்க எப்டி கம்மிய tax கட்டலாம் அப்டின்றதுதா author detailed ஆ சொல்லிருப்பாரு so நம்ம chapter குள்ள போறதுக்கு முன்னாடி tax ஓட history பத்தி light அ தெரிஞ்சுக்கலாம் first பாத்திங்கன்னா tax அப்டின்ற விஷயம் வந்து கெடையவே கெடையாது war time ல மட்டும் தா collect பண்ணுவாங்க later government வந்து பாத்திங்கன்னா நாங்க பணக்காரங்க கிட்ட இருந்து காஸ் எடுத்து ஏலைகளுக்கு தரப்போறோம் அப்டின்னு சொல்லிட்டு

இதுல middle class and third person வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க இன்னு சொல்லப்போன நறைய middle class வந்து third person கும் சேத்து வந்து tax கட்டிட்டு இருக்காங்க so பணக்காரங்க எப்டி இதுல இருந்து வெளில வராங்க அப்டின்னு பாத்திங்கன்னா corporation அப்டின்ற ஒரு விஷயத்த use பண்ணி தான் corporation னா நம்ம எல்லாரும் நெனச்சிட்டு இருக்கமாரி ஒரு building ஓ இல்ல ஒரு பத் அதுல பத்து பேர் வேல செய்றதோ ஒரு ஒரு பெரிய company வச்சு ஒரு ஐந்நூறு பேர் வேல வாங்குறது corporation றது ஒரு சின்ன legal document அவ்ளோத ஒரு register பண்றதுக்கு legal document தான் corporation அந்த corporation வச்சு என்ன செய்யலாம் அப்டின்னு பாத்திங்கன்ன income tax rate ஓட corporation க்கு வந்து rate கம்மி அதாவது ஒரு example க்கு ஒரு person வந்து ஒரு company ல வேல செய்றாரு அவருக்கு பாத்திங்கன்னா அவரோட salary ல tax deduse பண்ணிட்டு தான் அவருக்கு salary யே வந்து creadit ஆஹும் வர income க்கு ஏற்கனவே tax புடுச்சுட்டும் remaining ல கழிச்சு வரும் ஆனா corporation ல பாத்திங்கனா வர amount இருக்கும் நம்ம expensive லா போக மீதிக்குதா வந்து tax இந்த இத வந்து pre tax money அப்டின்ற மாறி சொல்லுவாங்க tax கட்றதுக்கு முன்னாடி நீங்க உங் உங்க கைல வந்து பணம் இருக்கும் so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 இந்த corporation ல பாத்திங்க அப்டின்ன அப்போ organization பெருசாகுது அப்டின்ன obviously அவங்களோட expense அதிகமா இருக்கும் இப்போ ஒரு organization ஓட income வந்து one lakh வருது அப்டின்ன பெருசாக பெருசாக அவங்களோட income மும் அதிகமாகும் அவங்களோட expense வும் அதிகமாயட்டு தான் இருக்கும் so அவங் அவங்களோட வர income அந்த அவங்களுக்கு வர expense வந்து company expense அப்டியே minus பண்ணிடுவாங்க கைல இருக்க மீதி amount க்கு மட்டும் தான் ஒரு corporation வந்து tax கட்டனும் so rich வந்து tax சே கட்ட மாட்டாங்கன்னு சொல்ல வரல அவங்க எவ்ளோ minimum ஆ கட்டனுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து கட்டுவாங்க so இத பத்தி இன்னு நீங்க detailed ஆஹ் தெரிஞ்சுக்கணும் அப்டின்ன author வந்து நாலு விஷயத்த பத்தி suggest பண்றாரு அதாவது accounting inversting ஆஹ் and understanding the market இந்த நாலு விஷயத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுகிட்டிங்க அப்டின்ன உங்க financial knowledge வந்து அதிகமாகும் so என்ன சொல்றாரு அப்டின்ன இது தான் வந்து financialIP அப்டின்டு author calling பண்றாரு financial intelligent so அதேப்டின்ன

எதுக்கு தேவைப்படும் அப்டினா இப்படி ஒரு corporation க்கு இப்படி ஒரு advantage இருக்கு னு தெரிஞ்சது நாளதா பணகாரவங்க வந்து இந்த போறாங்க அந்த விசயாத்த தெரிஞ்சிகிரதுக்கு யோட help பு வந்து கொஞ்சம் தேவப் படும் நீங்க எந்த country ல இருகிங்கலோ அந்த countryfinancial சமந்தமா இருக்க law வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியனும் understanding the market demand வந்து தெரிஞ்சிக்கணும் அதாவது எப்போ invest பண்ணனும் எப்போ வெளிய வரணும் அப்டின்னு தெரியனும் இதுக்கு best example பாத்திங்கனா

ஆனா அந்த market ல ஏற்கனவே இருந்தவங்க ஏற்ற time ல விட்டுட்டு வெளிய வந்துட்டே இருந்தாங்க so இப்போ நல்ல ஒரு speed ல போயிட்டு இருக்கு டக்குனு பாத்திங்கன்னா ஏறங்கிடுச்சு so இப்போ அந்த ல இருக்கப்போ inverse பண்ணவங்க இப்ப நறைய பேர் வந்து மாத்திகிட்டங்க so இது வந்து விட்கான் ஓட ஒரு சின்ன example தான் அதாவது இப்போ inverse பண்ணனும் இப்போ வெளில வரணும் அப்டின்றத determine பண்ணனும் அந்த இந்த இதுல பாத்திங்கன்னா நாங்க tax advantage அப்டின்ற மாறி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம்

per months க்கு வந்து ஒரு two lakhs three lakhs வருது அப்டின்ன அந்த corporation ல வந்து கண்டிப்பா expense இருக்கும் இப்போ for example ஒரு integer இருக்காங்க அவங்கனால வந்து அவங்க போற tour லா வந்து expense ல வந்து கணக்கு காட்ட முடியாது ஆனா இதுவே நீங்க corporation register பண்ணி வச்சுருக்கீங்க அப்டின்னா இப்போ நீங்க சும்மா ஒரு tour போயிட்டு வறிங்க அந்த tour வந்து okay எனக்கு அங்க board meeting நடந்துச்சு அப்டின்றமாறி சொல்லா இப்போ நீங்க ஆஹ் இப்போ நீங்க relation க்கு எங்கயோ tour போரிங்க so நீங்க என்ன சொல்லலா அப்டின்னா அங்க எனக்கு ஒரு board meeting இருந்துச்சு அதுனால னா அங்க போயிட்டு வந்தேன் அப்டின்ற மாறி சொல்லா அதுக்கு ஒரு expense போட்டுக்கலாம் and இந்த car retail prices இதுலா வந்து company expenses ல வந்துரும் and இந்த insurance work பண்றவங்களுக்கு வந்து insurance இதுலா வந்து tax benefit உரிய உரிய ஒரு விஷயம் தான் and then இதுல வந்து இந்த expenses வந்து போய்டும் அதாவது எப்டின்ன உங்களுக்கு வர income இருக்கும் இதுல உங்க expense வந்து போய்ட்டே இருக்கும் so ரெண்டு லட்சம் income வருதுன்னா இந்த இந்த இதுலா சேத்திங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சம் வருதுன்னா நீங்க மீதி ஒரு லட்சத்துக்கு மட்டும் tax கட்டுனா போதும் இதுவே நீங்க individual இருந்திங்க அப்டின்னா ரெண்டு லட்சத்துக்கும் tax ஆ புடிச்ச பிறகுதா அந்த amount யே உங்க கைக்கு வரும் இல்ல ரெண்டு லட்சம் கூட வராது அந்த production fund ல இது வந்து இன்னொரு முக்கியமான concept actually அதாவது ஏன் corporation இருக்கணு அப்டின்ன இப்போ நறைய பணக்காரங்க பாத்திங்கனா hello ma'am உங்களுக்கு எதாவது help வேணுமா?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 okay ma'am landline phone னுக்காக landline set பண்ணனும்னு நினைக்குறீங்களா? இல்லாட்டா system துக்காக landline set பண்ணனும்னு நினைக்குறீங்களா? ma'am ma'am phone னுக்குலாம் landline set பண்ணல ma'am phone வாங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு மின்னாடி உள்ள phone ma'am இப்போ உள்ள இது இது set பண்ண முடியுமா ma'am? ஆஹ் set பண்ணலாம் ma'am ஆஹ் எங்க side ல இருந்து landline landline லான் set பண்ணுவாங்க, ஆனா வந்துட்டு நீங்க office க்காக கேக்குறீங்களா? இல்லனா உங்க வீட்டுக்காக கேக்குறீங்களா? private use க்காக நீங்க கேகுறீங்களா ma'am?

ஆஹ் okay ma'am okay set பண்ணிர்லாம். ஆனா வந்து புதுசாவே நீங்க set பண்ணிர்றியோ பண்றமாறி இருக்குமா? இல்லனா உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி landline ல set பண்றமாறி இருந்துச்சா ma'am? ma'am புதுசா தான் ma'am set பண்ணனும். மின்னாடி இருந்துச்சு ஆனா வந்து அது ரொம்ப நாள் முன்னாடி உள்ளது ma'am அதனால அதே phone னுக்கு தான் set பண்ணனும் ma'am. பண்ண முடியுமா ma'am?

ஆமா ma'am பழைய phone ஒரு பத்து வருஷம் முன்னாடி use பண்ணது ma'am ஆஹ் okay ma'am ஆனா வந்து set பண்ணிட்டு அது use ஆகுதா அப்டின்னா அதே set பண்ணலான் உங்களுக்கு இல்லட்டா இல்ல அது புதுசுதான் வாங்கணும் அப்டின்னா அதுக்கு நாம் புதுசா நம்ம வாங்கி set பண்ணலாம். okay ma'am எனக்கு எனக்கு புதுசாதான் set பண்ணனும் ma'am. ஆஹ் okay ma'am okay ஒரே ஒரு landline மட்டும் set பண்ணா போதுல்லா?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 ma'am வந்து நாங்க phone னுக்காக landline set பண்லாம் அதும் இல்லாம system துக்கு landline set பண்ணுன்னா okay இல்லன்னா அன்னிக்கே முடிச்சித்தரமாறி இருக்கும்.

இப்போ ரெண்டு landline வந்து set பண்ணனும். பண்ணனும் அப்படினா நாங்க அந்த ரெண்டு landline னும் நாங்க பண்ணி தருவோம். okay ma'am okay ma'am அப்ப ரெண்டு line set பண்ண முடியுமா ma'am?

உங்களுக்கு system தையும் நாங்க set பண்ணி தரணுமா ma'am? system இல்ல ma'am ரெண்டு phone னுக்குதான் set பண்ண முடியும்.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

system துக்குலாம் பண்ண வேண்டாம் ma'am ரெண்டு phone line தான் set பண்ணனும் ma'am. ஆஹ் okay ma'am பண்ணிரலாம். நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து அந்த old phone ன check பண்றோம் first. உங்களுக்கு அதுவே set பண்ணனுன்னா கூட set பண்லாம். இல்ல ரெண்டுமே எனக்கு வந்து புதுசு தான் set பண்ணனும் அப்படினா நாங்க புதுசா உங்களுக்கு set பண்ணி தருவோம். ஒ okay ma'am. இதுக்கு எதாவது information எதாவது வேணுமா ma'am set பண்ற?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 ma'am Aadhar card டு pan card அந்தமாறி எதாவது வேணுமா? ஆஹ் அந்த details ம் உங்களுக்கு சொல்றேன். mam. அனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க landline எடுத்தது எல்லாமே phone பண்ணதும் உங்ககிட்ட இல்லனா நீங்க landline இதுக்கு முன்னாடி எடுதுருக்கீங்களா? உங்க வீட்ல இல்லனா வந்து பழைய வீட்ல இருந்துருப்பீங்க. அங்க இருந்து phone அ மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கலாம். landline வந்து போட்டுருக்கவே மாட்டாங்க அந்த மாறி இருந்துச்சானா நீங்க அதையும் சொல்லலாம். landline புதுசா தான் போடணுமா இல்லனா இதுமாறி யாரோ ஒருத்தங்க phone வந்து landline போட்டுருக்காங்களா? ma'am மின்னாடி நாங்க எடுத்துருந்தோம்.

three years க்கு முன்னாடி எடுத்துருந்தோம். அதுக்கப்றம் பிறகு பண்ணிட்டோம். okay வா join பண்ணும்னு நினைக்குறீங்களா இல்லனா புதுசாவே நாங்க வந்துட்டு போடணும் அப்படின்னு நினைக்குறீங்களா?

okay ma'am நாங்க வந்து எல்லாமே check பண்றோம். landline வந்துட்டு work ஆய் working condition ல இருக்கா அதுலான் நாங்க வந்து check பண்றோம். wires எல்லாம் sometimes வந்து மாத்துறதுமாறி இருக்கும்.

நாங்க அதெல்லாம் correct ஆ check பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் ma'am.

எடுக்கணும்னா எப்போ ma'am எடுத்து தருவீங்க. landline எல்லாமே working days ஏ வந்து ten days க்கு இழுக்கும் ma'am land land ல இருந்து நம்ப வந்து எல்லாமே set பண்ணனும் அப்டின்னா current எல்லாமே உள்ள pass ஆகனும். கண்டிப்பா வந்து one week ஆவது maximum ஆகும். working ன்னா

இப்போ அதுல வந்து நம்ம வந்து எல்லாமே details ச மட்டும் சொல்றேன் எல்லாமேயும்.

அப்டியா ma'am அதுக்காக நீங்க வந்து direct ஆ வந்து நீங்க electricity office ல வந்து contact பண்றமாறி இருக்கும். ஒ okay ma'am ma'am இது landline phone number phone லான் நீங்க தருவீங்களா உங்கள்ட்ட உண்டுமா? இல்ல ma'am நாங்க எல்லாமே உங்களுக்கு set பண்ணி proper ஆ தந்துருவோம். இல்ல ma'am நீங்க புதுசா landline வந்து mobile phone உண்டுமா ma'am உங்கள்ட்ட ஆமா என்னமா ஏதோ புதுசா mobile உண்டானு கேக்குறீங்க. phone உண்டானு கேக்குறீங்க. ஆமா ma'am phone உங்கள்ட்ட உண்டுமா?

இப்போ வந்து கன்னியாகுமாரி branch க்கு எங்க side லாம் எல்லாரும் help கெடச்சிட்டு இருக்காங்க.

okay ma'am நாங்க தான் எல்லாம் provide பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்.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 இல்ல ma'am இல்ல free delivery ல்லாம் இங்க கெடையவே கெடையாது. இங்க வந்து எல்லாமே வந்துட்டு amount டு குடுத்து வாங்குறமாரிதான் இருக்கும்.

ஆஹ் இப்போ வந்து நீங்க நேரடியா வந்து எங்கள contact பண்ணனும் என்னனா வந்து அஹ் அப்போ தான் proof applications லான் நெறைய இருக்கும் அதுலாம் நீங்க வந்து apply பண்ட்டு குடுத்துட்டு போறது மாதிரி இருக்கும்.

என்னென்ன details வேணும் ma'am இந்த landline இது பண்ண? ஆஹ் okay ma'am இப்போ நாங்க ஒரு application தருவோம். அதுல வந்து மா உங்களுடைய மாவட்டதெல்லான் எழுதுறது மாதிரி அதுக்கு அப்புறம் நீங்க யாருக்காக category அதாவது யார் இப்போ எந்த பேர்ல நீங்க எடுக்குறீங்க? ஆஹ் okay ma'am அப்பறம் வந்து உங்களுடைய நீங்க எந்த வட்டத்துல இருக்கீங்க அது இருக்கணும், உரிமையாளரின் விபரம் அது வந்து clear ஆ இருக்கனும்.

ஆஹ் அது உரிமையாளரின் முகம்ன்னு details லாம் கொஞ்சம் சொல்றீங்களா ma'a?

ஆஹ் okay ma'am address நீங்க note பண்ணி வச்சிறனும் நீங்க வந்து ஒரு sign போட்டுட்டு போறமாரி இருக்கும். okay ங்களா ma'am? per day ல இருந்து proof ஸ்லாம் வச்சி கொண்டுட்டு வரமாரி சொல்லுவன் நீங்க வந்து அந்த proofs வந்து உங்களுடைய certificates மட்டும் கொண்டுட்டு வர மாறி இருக்கும்.

okay ma'am நான் கேக்குறன். அதுக்கு மட்டும் நீங்க வந்து பதில் சொல்லுங்க சரிங்கலாம்மா. okay ma'am நான் கேக்குறன் உங்களுடைய மாவட்டம் என்னது மா?

okay ma'am உங்களுடைய வட்டம் அகஸ்தீஸ்வரம் ma'am okay ma'am okay உங்க phone வந்து யார்க்கு பேர்ல எடுக்கணும் அப்படின்னு நினைக்குறீங்க? phone வந்து என்னோட name ல தான் ma'am சரி okay மா உங்களுடைய name என்ன சொல்லுங்க?

okay ma'am okay உரிமையாளரின் விபரம் உரிமையாளரின் விபரம் அப்படினா உங்களுடைய இப்போ உங்க நிலம் வந்து யார்க்கு name ல இருக்கோ அதோட விபரம் எங்களுக்கு வேணும் அவங்க name மு அவங்க detail வேணும். ஒ okay ma'am okay என்ன proof லாம் வேணும் ma'am? நீங்க இருக்குற வீட்ல உள்ள owner அதாவது அந்த நிலம் வந்து யாருடைய பெர்ல இருக்கோ அவங்க name சொல்லுங்க ma'am.

தர்ஷினி ma'am என்னோட name ல தான் இருக்கு.

ஆஹ் okay ma'am உங்க வீட்டு address சொல்லுங்க? இரநூற்றி இருவத்தி மூணு

ma'am இது ஊரு சொல்லனுமா ma'am?

ஆஹ் okay ma'am okay இதுக்கு முன்னாடி நீங்க வந்து electricity bill லு கெட்டிருக்கீங்களா?

ஆஹ் அதோட proof ஏதாவது இருந்துச்சுனா எங்களுக்கு அனுப்புங்க ஒ okay ma'am proof வேணுமா ma'am?

ஆஹ் அதுக்கு அப்பரம் வந்து விண்ணப்பதாரரின் பெயர் நீங்கதான நீங்க உங்களுக்காக தான இப்போ apply பண்றீங்க apply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

name வந்து ராஜ். ஒ okay ma'am husband name ஆ? இல்ல ma'am father okay madam okay okay ma'am okay அப்றம் வந்துட்டு உங்களோட email ID சொல்லுங்க.

at gmail dot com okay ma'am okay வன்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த கதவு எண் அப்பறம் இப்போ உள்ள உங்ளுடைய கதவு எண் பழைய கதவு எண் அப்றம் வந்து இப்போ உள்ள புதிய கதவு எண் number சொல்லுங்க ma'am. mam first address அ சொன்னன்ல mam எரநூற்றி இருபத்தி மூணு. ஆஹ் ஒ அது தான ma'am அப்போ உங்களுக்கு old கதவு எண் அப்படி ஏதாவது இருக்கா ma'am door door number. இல்ல ma'am அதே ஸ் அதே number தான் ma'am. okay ma'am தெரு name இருக்கா? ஆமா ma'am தெரு name வந்து காமராஜ் தெரு first நான் சொல்லிருந்தேனன் ma'am உங்ககிட்ட okay okay ma'am உங்களுக்கு நகரம்மா இல்லாட்டா கிராமமா? ma'am.

okay ma'am okay ஆஹ் தாலுகா name என்ன? தாலுகா name வந்து அகஸ்தீஸ்வரம்.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

ஆஹ் six two

nine zero zero one okay ma'am அப்றம் வந்துட்டு பக்கத்துல வேற எதாவது ஒரு electricit இருக்கா? பக்கதுலையா ma'am? ஆமா இருக்கு ma'am. ஆஹ் எந்த branch இருக்கு ma'am name சொல்லுங்க?